உள்ள ஒரு ஆளு போயிட்டு இருக்காரு.

மூணு பேரு வெளிய உட்கார்ந்து இருக்காங்க.

இங்கு கொத்து வேலை நடக்குது சைடுல நிறைய செங்கல்லா கிடக்குது.

மேல வைட் கலர்ல குட்டி குட்டி லைட்டுங்கலாம் இருக்குது.

சைடுல ஒரு கார் இருக்குது ரெண்டு பேரு அதுல நின்னுட்ருக்காங்க.

இந்த ரேடியோ பாக்ஸ் வச்சிருக்காங்க.

மேல மூணு ஸ்டார் சிம்பிள் தெரியுது.

மேல வந்து ஓடு எல்லாம் வெச்சி நீட்டா வெச்சிருக்காங்க.

பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது.

சைடுல கல் எல்லாம் வச்சு பாலம் வச்சிருக்காங்க.

ஒரு கார் இங்க பார்த்து இருக்குது. பின்னாடி சீட் எல்லாம் போட்டு இருக்காங்க.

சைடுல பச்சை கலர்லலாம் வச்சிருக்காங்க.

நெறைய பைக் எல்லா வெளிய பார்க் பன்னிருக்காங்க.

உள்ள சுவிட்ச் போர்டுங்கலாம் இருக்குது.

செடி எல்லாம் பச்ச கலர்ல நீண்டு நீண்டு நிக்குது.

சைடு காம்பவுன்ட்ல ட்ரின்னி சென்டர் ஸ்கூல்னு எழுதி இருக்காங்க.